okay sir net speed ஆ தான sir இருக்கும்.

okay sir

ஆமா sir airtel வந்து நிறையவே என்னசொல்ல net கிடைக்கமாட்டிக்கு net slow ஆ இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய problem வருது sir

ஆமா sir இந்த number ல இருந்து தான் sir வருது.

பாபா தீப்சிங் ஜி எப்போது பிறந்தார் இருவத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்திரண்டு பதிமூணு நவம்பர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு அன்று தாரன் மாவட்டத்திலுள்ள வகுவின் கிராமத்தில் பிறந்தார் பாபா தீப் சிங்க் ஜியின் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள்

குழந்தைக்கு தீபா என்று தந்தை பெயரிட்டார் சிறிது காலம் குணமடைந்த பிறகு சத்குருகளின் புனித தலமான ஸ்ரீஹானக்பூர் சாஹிப்பில் பத்தாவது பாட்சா ஸ்ரீகுரு கோவிந்த் சிங்ஜியின் புனித பாதங்களில் இந்த இளம் குழந்தை தீபா அடக்கம் செய்யப்பட்டது. கலந்து கொண்டனர் பாபா தீப்சிங் எப்போது அமிர்தத்தை குடித்தார் ஆனந்த் பூட் சாஹிப்பில் குரு கோவிந்த் சிங்ஜியின் புனித பாதங்களில் கலந்து கொண்டார் இங்குதான் இளம் தீபா சத்குருக்களின் புனித தாமரைகள் மூலம் அமிர்த பரசை பரிசை பெற்றார் அமிர்தம் பரிசு பெற்ற பின் அவருக்கு தீப் சிங் என்று பெயர் சூட்டப்பட்டது ஸ்ரீஹானக்பூர் சாஹிப்பில் தங்கியிருந்த போது ஹாப்ஸி பாய் மணி சிங்ஜியின் மேற்பார்வையில் புனித நூல்களையும் குர்பானியையும் ஆழமாக படித்தார் நீங்கள் எப்பொழுதும் புனித வசனங்கள் பண்டிகைகளை ஓதி கொண்டு இருக்கிறீர்கள் வசித்தான் அவன் நன்கு கட்டமைக்கப்பட்ட மற்றும் வலுவான விருப்பமுள்ள சங்கீதக்காரர் மற்றும் மதவாதி அறிஞர் மற்றும் போர் வீரர் இருவது இருவத்தி ரெண்டு வயதில் பாபா தீப்சிங் ஒரு புத்திசாலித்தனமான அறிஞராகவும் துணிச்சலான சிப்பாயாகவும் ஆனார்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

வழிபாட்டுத்தலங்கள் வழியாக சந்தாம சாஹிப் தல்வாண்டி சாபோ மாவட்டம் பதிண்டா என்ற புனித ஆலயத்தை அடைந்தது பாபா தீப்சிங்ஜி இந்த புனித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

குரு கி கன்சி ஸ்ரீ குரு கோவிந்த் சிங் அவர்கள் ஆதி பீர் தயாரிப்பை மீண்டும் தொடங்கியபோது அந்த நேரத்தில் பாபா தீப் சிங்ஜி தாசம்பாட்சாஜியின் உத்தரவுப்படி எழுத்தாளராகவும் பணியாற்றினார் குரு பாட்சாஜி தெற்கே சென்ற போது பாபா தீப்சிங் ஜி குரு என்று அழைக்கப்பட்டார்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

சிகியைப் பற்றி அறிய செய்தனர் இந்த சமயத்தில்தான் ஸ்ரீ குருகிராம் சாஹிப்ஜியின் நான்கு பீர்களை பாபாஜி தனது கைகளால் கீழே இறக்கினார் பாய்மணி சிங் என்று கூறப்படுகிறது அவரது தியாகத்திற்குப் பிறகு பாபா தீப்சிங் ஜி மட்டுமே சிறந்த சீக்கியாறினர்

பதினேழாம் நூற்றாண்டில் முழு கல்ஸா பிரிவினரும் காடுகள் மற்றும் மலைகளில் இருந்து வெளியேறி ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட வடிவத்தில் கூடினர் கல்ஸாபந்தின் அனைத்து அமைப்புகளும் சேகரிக்கப்பட்டு பனிரெண்டு களாக பிரிக்கப்பட்டன அதில் பன்னிரண்டு தலைமை தத்தேதர்கள் நியமிக்கப்பட்டனர் இந்த தவறுகளில் ஒன்று சாஹிப் மிஸ்டர் என்று பெயரிடப்பட்டது பாபா தீப் சிங் ஜி இந்த சாஹிப் மிசிலின் தலைமை ஜித்ர~ ஜித்தோராக்~ ஜித்தோதராக அறைந்தார் இந்த நூற்றாண்டில் அந்நியப் படையெடுப்பாளர்களால் இந்தியா சூறையாடப்பட்டு இங்குள்ள மருமகள்களின் மானம் மண்ணில் சுருட்டப்பட்டது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 மதிப்புமிக்க பொருட்ககளை திரும்பிப் பெற வழிவகுத்தது சீக்கிய பாரம்பரியத்தின் ஒரு ஒருங்கிணைந்த மற்றும் சிறந்த அம்சம் அது ஒடுக்கப்பட்டவர்களையும் ஏழைகளையும் பாதுகாத்து அநீதிக்கு எதிராக காத்து நிற்பவர் அந்த நேரத்தில் சீக்கிய பந்த் இந்த பெரிய சீக்கிய பாரம்பரியத்தை பாதுகாத்து முகலாய மற்றும் ஆப்கானிய படையெடுப்பாளர்களை தோற்கடித்தார்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

டெல்லி செல்லும் வழியில் லாகூரில் சிறிது காலம் தங்கினார் அவர் அமிர்தசரஸ் நகரத்தை கொள்ளையடித்தார் இடிக்கப்பட்ட நகர கட்டிடங்கள் இந்த தாக்குதலின்போது ஸ்ரீ தர்பாத் சாஹிப்ஜியை அமிர்தசரஸ் நகர பொறுப்பாளர் ஜாமல் கான் இழிவுபடுத்திய செய்தி புனித ஏரியில் வெள்ளப் பெருக்கு ஏற்பட்டது பாபா தீப் சிங்ஜியை ஸ்ரீ சந்தாம சாஹிப் தல்வண்டி சாபோ பார்வையிட்ட போது தன் இடத்தை அடைந்ததும் நெஞ்சில் தாங்க முடியாத வலி ஏற்பட்டது ஸ்ரீ தர்பார் சாஹிப்ஜியின் புனிதத்தை மீறுபவர்களுடன்

புனித கோவிலை பாதுகாக்க எண்ணற்ற சிங்களவர்கள் கலந்து கொண்டனர் இதனால் டல்கல்சாவின் எண்ணிக்கை எண்ணிலடங்கா ஆனது தியாஸ் நதியை கடந்து சிங்ஸ் கட்சி மாஜ எல்லைக்குள் நிழை~ நுழைந்தது சந்தரன் முழு சிங் குழுவும் இறைவனின் புனித சன்னதியில் பிரார்த்தனை செய்தனர் இந்த நகரத்தை விட்டு வெளியே வந்த பாபா தீப்சிங்ஜி ஒரு கோடு வரைந்து தியாகத்துக்கு தயாராக இருப்பவர்கள் இந்தை கோட்~ இந்த கோட்டை கடக்க வேண்டும் தியாகிகள் அல்லாதவர்கள் இந்த கோட்டை கடக்க வேண்டும் என்று கூறினார் அவர் திரும்பிச் செல்ல விரும்புகிறார் அனைத்து சிங்காரர்களும் கோஷமிட்டபடி எல்லையைத் தாண்டி அமிர்தசரஸ் நோக்கி நகரத் தொடங்கினர் ஆப்கானிஸ்தான் மற்றும் சிங்களின் மோதல்

ஆசைப்படுற எல்லாத்தையும், காந்த சக்தி மாதிரி நம்ம பக்கம் ஈர்க்க வைக்கக்கூடிய law of attraction பத்தின விஷயங்களை தான் author இந்த book ல தெளிவா பதிவு செஞ்சிருப்பாரு. உங்க வாழ்க்கையில் நீங்க ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும், எப்படி அடையறது, நீங்க வேண்டான்னு நினைக்கிற விஷயங்களை, எப்படி avoid பண்றது, அப்படிங்கற வழிமுறையும், இந்த book ல பதிவு செய்யப்பட்டிருக்கும். சும்மா கதை மாதிரி சொல்லாம author இதை அறிவியல் ரீதியாவும் சொல்லி இருப்பாரு. இதுதான் இந்த book கோட speciality யே. இதுல சொல்லப்பட்டிருக்கற ஒன்பது tour நம்ம வாழ்க்கையை பல வழியில மாற்றி அமைக்கும் law of attraction book ல author மைக்கேல் சொல்லி இருக்கிற சில concepts அ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுவாரஸ்யமான ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு இடத்துல மட்டும் நம்ம வைக்கிற foot print கிட்டத்தட்ட நூறு million வருஷங்களுக்கு அழியவே செய்யாதாம். அது எந்த இடம், அப்படின்னு guess பண்ண முடியுதா? கேள்விக்கான பதில் தெரிஞ்சிக்க, கடைசிவரை பாருங்க. இந்த book ல author மைக்கேல் சொல்லி இருக்க concepts ல முதல் concept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 அப்போ ஆஹ் excuse me what's the time now அப்படின்னு அந்த பொண்ணு உங்ககிட்ட வந்து கேக்குறப்போ காதல் சொன்ன கணமே அது கடவுளைக் கண்ட கணமே காற்றாய் பறக்குது மனமே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 அடுத்த சண்டை போட்டு பிரிஞ்சிடுவாங்க. ஏன்னா இவங்க அந்த சண்டையதான் attract பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம சிந்திச்சு கிடைக்கிற விஷயங்கள், நம்ம செயல்கள் மூலமா கிடைக்கிற விஷயங்கள். இது எல்லாமே law of attraction மூலமா, நம்ம attract பண்ணி தான் கிடைக்குது. இத தெளிவா சொல்லணும்னா, law of attraction அப்படிங்கிறது, நம்ம என்ன விஷயத்தை கொடுக்கிறோமோ, அதுவே நமக்கு திரும்பவும் கிடைக்கும். எதுல நம்ம கவனம் செலுத்துறோமோ, எதுல நம்ம energy ய release பண்றோமோ, அது positive வான விஷயமா இருந்தாலும் சரி, negative வான விஷயமா இருந்தாலும் சரி. எல்லாமே நமக்கு திரும்ப கிடைக்கும். இதுதான் law of attraction இந்த தன்மைகள் இருக்கவங்க தான் என் life partner ஆ வருவாங்கன்னு, நம்ம ரொம்ப நாள் யோசிச்சிட்டு இருந்திருப்போம். நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நமக்கு life partner அமஞ்சிருப்பாங்க. இதுக்குமே law of attraction தான் காரணம். நம்ம என்ன energy ய வெளியிடுறோமோ, அதே energy நமக்கு திரும்ப வந்து சேரும். அடுத்ததா இரண்டாவது concept law of attraction னுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல். இந்த பிரபஞ்சத்தை பொருத்தவரை atomic energy, thermal energy kinetic energy இப்படி ஏகப்பட்ட energy கள் இருக்கு இந்த energy ங்கறத ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அது எப்படி இருக்கோ, அப்படியே தான் இருக்கும். அது இருக்கபடியே தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஒவ்வொரு பொருளையுமே energy இருக்கும். ஒவ்வொரு பொருளுமே அணுக்களால தான் கட்டமைக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு table ல எடுத்துக்கோங்க. அதுல இருக்க அணுக்கள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு நெருக்கமா. பிணைக்கப்பட்டு இருக்கறதுனால தான், அது கெட்டியா தரமா இருக்கு.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 அங்கதான் vibrations உருவாகும். அதே மாதிரி தான் ஒரே direction ல சுத்துறப்போ, இரும்புகள் எல்லாம் காந்த சக்தியால ஈர்க்கப்படுது. இதுதான் positive and negative force அ உருவாக்கும் so நம்ம வெளிப்படுத்துற விஷயங்கள் எல்லாம் positive வா இருந்தா அந்த positive force ல இருந்து, நம்ம கேட்ட விஷயங்கள நம்ம ஈர்ப்போம். அதுவே நம்ம வெளிப்படுத்துற விஷயங்கள் எல்லாம் negative விஷயங்களாஇருந்தா, அதே விஷயங்கள negative force ல இருந்து ஈர்ப்போம் positive வா இருந்தாலும் சரி negative வா இருந்தாலும் சரி, நம்ம எந்த விஷயத்தை வெளிப்படுத்தறோமோ, அதை தான் ஈர்க்கவும் செய்வோம். vibe அப்படிங்கற வார்த்தை இப்போ பயங்கரமா trend ஆகுது. நம்ம மனநிலை, உணர்வு, இதெல்லாம் தான் vibe அப்படிங்கற வார்த்தையால சொல்லப்படுது. உதாரணத்துக்கு என் friends கூட இருந்தா எனக்கு positive vibe கிடைக்குது class ல teacher உள்ள வந்தாலே, ஒரே negative vibe தான். அப்படின்னு நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, மனுஷங்களுக்கு ஏத்த மாதிரி vibes மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த vibe vibration அப்படின்னு சொல்லப்படுற வார்த்தைல இருந்து தான் வந்துது. நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள் எல்லாமே energy யா வெளிப்படுத்தி vibration அ உருவாக்கி தான் பிரபஞ்சத்தோட connect ஆகும். மூணாவது விஷயம் law of attraction எப்படி நமக்கு response கொடுக்கும்? நீங்க வெளியிடற vibration positive வா negative வான்னு எல்லாம் ஆராயாது. அந்த vibrations அ உள்வாங்கி, நிறைய energy யோட உங்க பக்கம் நோக்கி வெளியிடும். ஏன் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு திருப்பி திருப்பி நடந்துக்கிட்டே இருக்கு? அப்படின்னு நிறைய பேரு சிந்திச்சு இருப்பாங்க. நான் எதுவுமே negative வா பேசலையே. எதுவும் negative வா சொல்லலையே. அப்படின்னு குழம்பி இருப்பாங்க. ஆனா அவங்களையே அறியாம, வாழ்க்கையில நிறைய negative விஷயங்களை வெளிப்படுத்திட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு, ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு, காசு இருக்கான்னு purse திறக்கறப்போ, காசு இருக்காது. அந்த சமயத்துல அவங்களையே அறியாம, வெறும் பார்க்கிறத வச்சு negative vibrations அ வெளியிடுவாங்க. ஐயையோ purse காலியா இருக்கு. நம்ம கிட்ட காசே இல்லையே. அப்படின்னு நினைக்கிறப்போ, negative விஷயம் அவங்க கிட்ட இருந்து வெளியாகி law of attraction மூலமா, எப்போ அவங்க purse அ திறந்தாலும் அது காலியா இருக்கிற நிலைமைக்கு தான், அது வந்து நிற்கும் so நாலாவது விஷயம். நம்ம observe பண்ற விஷயங்களும் vibrations அ send பண்ணும். இனிமேதான் நான் law of attraction அ பார்க்க போறேன்.

நீங்க ஒரு விஷயத்தை பாக்குறீங்க observe பண்றீங்க அப்படின்னா, அதை கொண்டாடுங்க. அதை பாராட்டுங்க. அப்போதான் அதே விஷயங்கள் மட்டுமே, உங்களுக்கு திரும்ப நடக்கும். ஒரு பையனோட கல்யாணத்துக்கு போயிட்டு, அவன பாக்குறப்போ, அந்த couple ல observe பண்றப்போ, இவனுக்கு மட்டும் எப்படிடா இப்படி ஒரு பொண்ணு அமஞ்சுது? அப்படின்னு பொறாமை பட்டுட்டே இருந்தா, அந்த பொறாமை vibrations தான் வெளியாகி, உங்களை பொறாமை பட வைக்க கூடிய சூழ்நிலைகளை தான் நீங்க attract பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதேதான் law of attraction னும் கொடுக்கும் wow என்ன couple செமையா இருக்காங்கல்ல? அப்படின்னு பாராட்டறப்போ, அதை கொண்டாடுறப்போ, அதே சூழ்நிலைகளை இந்த law of attraction உங்களுக்கும் கொண்டு வந்து கொடுக்கும். ஏன் இதையும் தாண்டி அதே மாதிரி வாழ்க்கைத் துணையும், அதே மாதிரி வாழ்க்கையும் கூடுதலா கூட கொடுக்கும். இப்போஅஞ்சாவது விஷயம். நீங்க எந்த vibration ன வெளியிடுறீங்களோ, அதே vibration உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். நம்ம பேசுற வார்த்தைகள், நம்ம சிந்திக்கிற எண்ணங்கள், நம்ம உணர்ற உணர்வுகள், இப்படி எல்லாத்துலயுமே கவனமா இருக்கணும். முக்கியமா வார்த்தைகளை எடுத்துக்கிட்டோம்னா, அது எல்லா இடங்களிலயும் இருக்கு. நம்ம பேசுறோம், வாசிக்கிறோம், அழுகுறோம், சிந்திக்கிறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம். இப்படி எல்லா இடங்களிலயுமே வார்த்தைகள் தான் இருக்கு. நம்ம எண்ணங்கள் கூட வார்த்தைகளால கட்டமைக்கப்பட்டது தான். நம்மகிட்ட இருக்க positive உணர்வுகள் negative உணர்வுகள், இப்படி எல்லாமே வார்த்தைகளால உருவாக்கப்பட்டது தான். அதனால தான் normal வாழ்க்கையில நம்ம என்ன வார்த்தைகள பயன்படுத்துறோமோ, அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். கீழ விழுந்திராம பார்த்து போ, அப்படின்னு சொல்றப்போ, அதுல negative வார்த்தைகள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்படி சொல்றப்போ, கீழ விழறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு. பத்திரமா போயிட்டு வா, ஜாக்கிரதையா போயிட்டு வா, அப்படின்னு சொல்லி அனுப்புறப்போ, அதுல பாதிப்புகள் கம்மி. ஏன்னா, நம்ம பயன்படுத்திருக்க வார்த்தைகள் எல்லாம் positive வான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நீங்க மத்தவங்க கிட்ட பேசினாலும் சரி, இல்ல உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாலும் சரி, அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க வார்த்தைகளை பொருத்தவர alert ஆக ஆரம்பிங்க. இன்னைக்கே உங்க வார்த்தைகள observe பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா, அதுதான் நம்ம நிஜ வாழ்க்கையும் கட்டமைக்கிது. இப்போ ஆறாவது விஷயம். நீங்க வேண்டான்னு நினைக்கிற விஷயங்கள attract பண்ண வைக்கிற வார்த்தைகள் பத்தின concept உங்க friends லயே அதிக திருட்டுத்தனம் பண்ற friend ட பத்தி யோசிக்காதீங்க, அப்படின்னு சொன்னா, அந்த friend தான் பெரிய flex board மாதிரி வந்து நிப்பான், உங்க சுயநினைவும் சரி, ஆழ்மனதும் சரி, ரெண்டுமே இல்ல, வேண்டாம், முடியாது, கூடாது. இப்படிங்கிற வார்த்தைகளுக்கு, சீக்கிரம் react பண்ணும். அது உங்களையும் அறியாமல் நடக்கும். ஒரு விஷயத்தை செய்யாதன்னு சொல்றப்போ, அதை தான் நம்ம மனசு ஜாஸ்தி யோசிக்கும். எனக்கு என்ன வேண்டாம், நான் எதை செய்யக்கூடாது, அப்படின்னு யோசிக்காம, உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எதை செய்யணும். இந்த மாதிரி யோசிக்கணும். ஒரு வேளை உங்களுக்கு வேண்டாம், கிடையாது, முடியாது, இந்த மாதிரி negative விஷயங்களை mind க்கு வந்தா, அது சரி செய்ய சில முக்கியமான steps இருக்கு step number one அந்த negative statements அ கவனமா note பண்ணுங்க. step two எனக்கு என்ன வேணும்? அப்படின்னு, உங்களுக்குள்ளயே கேட்டுக்கோங்க step three உங்களுக்கு என்ன வேணுமோ, அதுக்கு ஏத்த மாதிரி, பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு இந்த வழியை தான் block பண்ணி இருக்காங்க, இது வழியா போகாதன்னு சொல்லி, மனசுல பதிச்சிட்டு, திரும்ப அடுத்த நாள் அதே வழியில வந்து, மண்ட சூடாகி நிப்போம் so இந்த வழியா போகாத, அப்படிங்கறது negative வான வாக்கியம். அதை note பண்ணிக்கணும். அடுத்ததா உங்களுக்கு உண்மையா என்ன வேணுன்னு யோசிக்கணும். என்ன வேணும்? block பண்ணாத வழியில போகணும். அப்போ பக்கத்து தெரு வழியா போகணும். அப்படின்னு வேறொரு வாக்கியத்தை பதிச்சுக்கணும். இந்த வழியா போகாத, அப்படிங்கற வார்த்தை பயன்படுத்தாம, பக்கத்து தெரு வழியா போ. அப்படிங்கற வார்த்தையை பயன்படுத்துறப்போ positive வான வழிமுறையை கையாளுவோம் so அந்த விஷயம் நமக்கு அப்படியே ஞாபகத்தில இருந்து, சரியான வழிமுறையை காட்டும். இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன விஷயத்துல இருந்து, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு மாறுறப்போ, வார்த்தைகள் மாறும். வார்த்தைகள் மாறினா vibrations மாறும். ஒரு நேரத்துல உங்களால, ஒரு vibration ன தான் send பண்ண முடியும் so send பண்ற ஒன்னும் உருப்படியா இருக்கணும் next ஏழாவது concept நம்ம vibrations அ reset பண்றது. இந்த பிரபஞ்சத்துக்கு, நம்ம send பண்ற vibration மூலமா தான், நம்ம உணர்வுகள் எல்லாமே உருவாகும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி vibrations ரெண்டு வகைல இருக்கும். ஒண்ணு positive vibration இன்னொன்னு negative vibration நம்மகிட்ட இருக்க negative vibration ன positive வா மாத்தி reset பண்ணிக்க முடியும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பயன்படுத்துற வார்த்தைகளும், எண்ணங்களும், வித்தியாசமா இருக்கணும். அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி, நீங்க நல்லதா யோசிச்சுட்டு, இப்போ கெட்டதா யோசிக்கிறீங்க அப்படின்னா, இதையெல்லாம் law of attraction ஞாபகத்துல வச்சுக்காது. நீங்க நல்லதா யோசிச்சா, முழுசா நல்லதா யோசிக்கணும். அப்போதான் அது confuse ஆகாம, எதை கொடுக்கணுமோ, அதை கொடுக்கும். நீங்க எந்த விஷயத்தை வெளியிடறீங்களோ, அது எல்லாத்துக்கும் அப்படியே respond பண்ணும்.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

நீங்க எந்த விஷயங்களுக்கு அதிக கவனம் செலுத்துறீங்களோ, அதிக energy கொடுக்கறீங்களோ, அதை தான் law of attraction ஜாஸ்தி உங்களுக்கு கொடுக்கும். எப்படியெல்லாம் உங்க வார்த்தைகளை பயன்படுத்தலாம், அப்படின்னு அந்த step உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கும். next step number three allow பண்ணணும். உங்க ஆசைகளை, நீங்க ஏன் manifest பண்ணல, அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா? அதுக்கு ஒரே காரணம், நீங்க அதை allow பண்ணல அப்படிங்கறது தான். உங்க ஆசைகள் நிறைவா மாறனும்னா, அதை நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அழச்சிக்கிறீங்க allow பண்றீங்க, அப்படிங்கிறதுல தான் இருக்கு. இந்த மூணு steps தான், எந்த பகுதியில attraction ன சரியா apply பண்றது, அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும். அடுத்த concept contrast உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், உங்களுக்கு நல்ல உணர்வை கொடுக்காத உணர்வுகள், உங்களுக்கு negative mode அ உருவாக்குற உணர்வுகள், இதெல்லாம் கண்டுபிடுச்சு, அது மூலமா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எழுதுறது தான் contrast ன்னு சொல்லப்படும். அப்போ இந்த contrast நமக்கு உதவியானதா இருக்குமா? அப்படிங்கிற கேள்வி எழும். இதற்கு பதில் ஆமான்னு தான் சொல்லணும். நம்ம contrast ட observe பண்ணி, உங்களுக்கு எது வேண்டாமோ, அதை identify பண்றப்போ, உங்களுக்கு எது வேணும்னு நீங்க தெளிவாக்கிக்க முடியும். உதாரணத்துக்கு எனக்கு light color dress பிடிக்காது so எனக்கு பிடிச்சது dark color dresses தான். அப்படின்னு பிடிக்காத விஷயத்தை வச்சு, பிடிக்கிறத கண்டுபிடிக்கிறது தான் contrast ஆனா அப்படி தலைய சுத்தி போராடி வந்து, மூக்கை தொடுறதுக்கு, நேரடியாவே மூக்கை தொட்டுறலாம். இதெல்லாம் வேண்டாம்னு contrast பயன்படுத்தி, நமக்கு வேணாங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கறதுக்கு பதிலா, எது நமக்கு வேணுங்கிற விஷயத்தை நேரடியா கண்டுபிடிச்சாலே, நமக்கு தேவையான விஷயம், இதுதான்னு clear ஆ புரிஞ்சிரும் but நிஜமாவே உங்களுக்கு என்ன தேவைன்னே உங்களுக்கு தெரியலைன்னா, இந்த contrastmethod use பண்ணலாம். so உங்க இலக்கு என்னன்னா, சில பல தேவையான பகுதிகளில மட்டும், இந்த contrast அ பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையோட எல்லா பகுதிளையுமே, இந்த contrast அ பயன்படுத்துறத தவிர்த்துக்கோங்க. வாழ்க்கையோட எல்லா பகுதிளையும் good ஆ feel பண்றதே சிறந்தது. இது கேட்கிறதுக்கு சுயநலமா தெரியும். சுயநலவாதியா இருக்கிறதும், ஒரு வகைல நல்லது தான். ஏன்னா, அதுதான் self care டயும் நம்மள வாழ வைக்கும். உங்க வாழ்க்கையில முக்கியமான சில பகுதில, தெளிவான சிந்தனைகளும், முடிவுகளும் இருக்கணும். அந்த பகுதிகள் career பணம், வாழ்க்கைத் துணையோட இருக்க உறவுமுறை, நட்பு, வேலை சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய உறவுகள். இதெல்லாம் தாண்டி, இந்த area க்கள்ல நம்ம mind டோட சக்தி, எந்த அளவுக்கு உதவியா இருக்கு, அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் முன்னாடி கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னு பார்த்தறலாம். நிலா தான் அதுக்கான பதில். நிலவோட தளத்தை நாசம் பண்றதுக்கு, காத்தும் இல்ல, தண்ணியும் இல்ல so அங்க போன astronauts ஓட கை தடங்கள், அங்க கொண்டு போன பொருட்களோட தடங்கள், இப்படி எல்லாமே அங்க பல million வருஷங்கள் ஆனாலும், அப்படியே இருக்குமாம். இப்போ next concept case study

இதை எல்லாம் பத்தி படிச்சு, ஒரு report டா எழுதறது தான் case study கிரெக்கோட கதை மூலமா நம்ம முன்னாடி பார்த்த மூணு steps அதாவது ஆசைகளை கண்டுபிடிக்கிறது, அந்த ஆசைகளுக்கு கவனம் செலுத்துறது. அந்த ஆசைகளை allow பண்றது.

கிரேக் ஒரு self employed person தான். அதுவும் business consultant ஆ வேலை பார்த்தான் so ஒரு client அ பிடிக்கிறதும், அவங்கள கடைசி வரை தக்க வச்சிக்கிறதும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்போதான் law of attraction அ பயன்படுத்தி, அவனோட financial சூழ்நிலைய மாத்தணும்னு நினைச்சான். அந்த மூணு steps அ பயன்படுத்தினான். முதல் step ஆசைகளை கண்டுபிடிக்கிறது contrast முறையை பயன்படுத்தி, தன்னுடைய financial பிரச்சனைகள் என்னென்ன? கிரெக் முதல்ல கண்டுபிடிச்சு, ஒரு தெளிவுக்கு வந்துடறான். இது எனக்கு பிடிக்காது, அப்படின்னு ஒரு பக்கம் பிரிச்சு வச்சு a ன்னு ஒரு list போடுறான். இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் பிரிச்சு b ன்னு list போடுறான். அந்த a list ல போட்ட விஷயங்கள read பண்ணி பாத்துட்டு,

next டு, ரெண்டாவது step ஆசைகளுக்கு attention கொடுக்கறான். நம்ம எந்த விஷயத்துக்கு அதிகம் கவனம் செலுத்துறோமோ, அதுதான் law of attraction ஜாஸ்தி நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஆசைகளை பத்தி பேசுறது, பிடிச்ச விஷயத்த notice பண்றது, ஆசைப்பட்ட விஷயத்தை வச்சு, பகல் கனவு காண்றது, ஆசைகளை பத்தி கற்பனை பண்றது, இதையெல்லாம் பண்றான் கிரேக். மூணாவது step பா, தான் ஆசைப்பட்ட விஷயங்களை, தனக்குள்ள allow பண்றான். எனக்கு பணம் வேணுங்கிறது, தான் அதை அடைவேன் அப்படிங்கிறத நம்பிக்கையாவும், எண்ணங்களாவும் கொண்டு வரான். அதே மாதிரி அவனுக்கு law of attraction பணத்தை குவிச்சு கொடுக்குது. அதையும் அவன் மனசார ஏத்துக்கிறான். இப்போ அடுத்த concept affirmation ஏகப்பட்ட உறுதிமொழிகள் positive வான அலகு மூணு மக்கள் தொகை மற்றும் குடியிருப்புகளும் அறிமுகம் மக்கள் புவியியல் என்பது மக்களின் விகிதம் இறப்பு பிறப்பு வளர்ச்சி விகிதம் காலம் மற்றும் இடத்திற்கு ஏற்ப அவற்றில் ஏற்படும் மாற்றத்தை பற்றிய கண்டறியலாம் மக்கள் தொகை அதிகரித்தல் குறைதல் என்பது மக்கள் பரவல் மற்றும் வளர்ச்சியை குறிப்பதாகும் மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது இடம்பெயர்தல் அஹ் எனப்படும் இனங்கள் மானுடப் பிரிவை அவர்களின் பௌதீக மற்றும் புவியியல் பண்புகளின் அடிப்படையில் பிரிப்பது மனித இன வகையாகும் ஒரு பண்புகள் மற்றும் பழக்க வழக்கங்களை கால காலங்கமாக பின்பற்றக்கூடிய மக்கள் குழுக்கள் மனித இனம் என்று அழைக்கப்படுகிறது பெருமளவில் பரந்து காணப்படும் வகை~ மனித இனத்தின் வகைகள் தலையின் வடிவம் முகம் மூக்கு கண் முடியின் வகை தோலின் நிறம் உயரம் மற்றும்

மண் மங்கோலிய இனம் ஆஸ்டரலாய்டு இனம் காக்கை இனம் காக்கை இன மக்கள் என்பவர்கள் ஐரோப்பிய இனத்தவர்கள் ஆவர் இவ்வின மக்கள் வெள்ளை நிறத்தோடு அடர்பழுப்பு நிற கண்~ கண்களோடும் அலை போன்ற முடியும் குறுகலான மூக்கும் உடையவர்களாக இவர்கள் யுரேசியாவிலும் காணப்படுகிறார்கள் நீக்ரோ இனம் நீக்ரோ இன மக்கள் கருமை நிற கண்கள் கருப்பு நிற தோல் கருமையான சுருள் முடி அகலமான மூக்கு நீளமான தலை மற்றும் தடித்த உதடுகளை கொண்டவர்களாவர் ஆவார் இவர்கள் ஆப்பிரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றனர் மங்கோலிய இனம் மங்கோலிய இன மக்கள் பொதுவாக ஆசிய அமெரிக்க இனத்தவர்கள் ஆவர் அவர்கள் வெளிர் மஞ்சள் முதல் பழுப்புநிறத் தோல் நீளமான முடி தட்டையான முக அமைப்பு பெரிய தலை மற்றும் தட்டையான மூக்கை உடையவர்களாக ஆவார் இவர்கள் ஆசியா மற்றும் அண்டார்டிக் பிர~ பிரதேசத்தில்

குட்டையானவர்களாவர் காணப்படுகிறார்கள் இவர்கள் ஆஸ்திரேலியா மற்றும் ஆஸ்திரியாவில் வாழ்ந்து வாழ்கிறார்கள் இந்தியாவில் இனங்கள் மக்கள் நாக~ நாகரிகத்தின் தொட்டில்களில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது வட இந்தியாவில் திராவிடர்களின் தோல் பண்டைய சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்து தோன்றின என நம்பப்படுகிறது பிற்காலத்தில் இந்தோனேசியா வருகையின் பிறகு திராவிட மக்கள் இந்தியாவை விட்டு தென்பகுதிக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்தியாவில் தென்பகுதி மூவேந்தர்களான சேர சோழ பாண்டிய மன்னர்களால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் துளு ஆகியவை திராவிட மொழிகளாகும் பெரும்பாலும் இவர்கள் இந்தியாவின் தென்பகுதியில் வாழ்ந்து வருகின்றனர் மதம் மதம் என்பது ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையையும் வழிபாட்டு முறைகளாவும் கொண்டதாகும் இது மனிதர்களை மற்றும் சமுதாயத்துடன் சேர்க்கப்படுகிறது மதம் ஓர் குழுவின் அடையாளமாகவும் கலாச்சாரம் ப~ புத்துணர்வின் அடையாளமாகவும் திகழ்கிறது மதங்களின் வகை உலகளவிய மதங்கள் கிறிஸ்துவ இஸ்லாம் மற்றும் புத்தமாகும் மத இனத்தின் மத இனப் பிரிவின் மக்கள்

மொழி சமுதாயம் நம்மில் மொழியானது கலாச்சாரத்தை பரப்புவோர் பிரதானமான கருவியாகும் ஒருவர் மற்றவருடன் தொடர்பு கொள்வதற்கு எழுத்து வடிவிலோ அல்லது ஒலி வடிவிலோ மொழி பயன்படுத்தப்படுகிறது அரசியல் பொருளாதார சமூகம் மற்றும் மனித செயல்பாடுகளின் கருத்துக்களை பரிமாறக் கொள்ள மொழிவகை வகுக்கப்படுகிறது உலகின் முக்கிய மொழிகள் தமிழ் ஹிந்தி சீன மொழி ஆங்கிலம் ஸ்பானிஷ் போர்ச்சுக்கீஸ் ரஷியன் அரபிக் மொழி ஜெர்மன் இந்திய மொழிகள் இந்தியா பல வகையான மொழிகளையும் கலாச்சாரத்தையும் கொண்ட நாடு ஒவ்வொரு மாநிலமும் தனக்கு ஏற்புடைய மொழிகள் அடையாளத்தை கொண்டுள்ளன இந்திய அரசியலமைப்பு இருவத்தி ரெண்டு மொழிகளை அங்கீகரிக்கப்பட்டுள்ளது வட இந்தியாவில் காஷ்மீரில் உருது பஞ்சாபி ஹிந்தி ராஜஸ்தானி குஜராத்தி பெங்காலி அஸ்ஸாமி மற்றும் பல மொழிகளை சேர்க்கப்படுகின்றன தென்னிந்தியாவில் சேர்க்கப்படும் முக்கியமான மொழிகளான தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்றவை திராவிட மொழிகளை என்று அழைக்கப்படுகிறது இன்றைய மொழி பயன்பாடு மாற்றியுள்ளது மொழி என்பது பெரும்பாலும் தொடர்பு கருவியாகவும் பயன்படுத்தப்படுகிறது தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் இனத்தின் மூலம் பல மொழிகளை எளிமையாக புரிந்து கொள்ள முடிகிறது இந்த தொழில்நுட்பங்களை உலகத்தை மனித சமுதாயத்தில் மிக கொண்டு வந்திருக்கின்றன குடியிருப்பு குடியிருப்பு என்பது வாழ்விடமாகும் அங்கு விவசாயம் வாணிபம் மற்றும் பொழுதுபோக்கு ஆகிய செயல்களின் மூலம் ஒவ்வொருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் செய்யவும் கொள்கின்றனர் கிராம குடியிருப்பு என்பது ஒரு சமுதாய மக்கள் அவர்கள் தங்களின் முதன்மை தொழிலான வேளாண்மை மரம் வெட்டுதல் மீன் பிடித்தல் மற்றும் சுரங்கத் தொழிலில் சுரங்கத் தொழிலில் ஈடுபடுத்திக் கொள்வதை குறிக்கும் நகர்ப்புறக் குடியிருப்பில் இரண்டாம் மற்றும் மூன்றாகும் நிலை தொழில்களாக தொழிற்சாலை வாணிபம் மற்றும் வங்கிப் பணிகளில் ஈடுபடுத்திக் கொள்கின்றனர் கிராமப்புற குடியிருப்பின் மக்கள் தொகையின் அளவு மற்றும் அடர்த்தி குறைவான நகர்ப்புற குடியிருப்பில் அதிகமாகவும் காணப்படுகிறது தளம் மற்றும் சூழல் அமைப்பு தளம் மற்றும் சூழல் அமையும் என்பது ஒரு குடியிருப்பின் உண்மையான அமைவிடத்தை குறிப்பதாகும் ஒரு குடியிருப்பின் அமைவிடத் தேர்வானது தன் அன்றாட தேவைகளான நீர் அளிப்பு வேளாண் நிலம் கட்டுமானப் பொருள் எரிபொருள் போன்ற காரணிகளைக் கருத்தில் கொண்டு அமைக்கிறது